சேர் மேல ஒரு பேக் வெச்சிருக்காங்க.

பெட்டு மேல பெட்சீட்ஸ் நறைய இருக்கு.

அந்த கேட் க்ளோஸ் பண்ணி இருக்காங்க.

வெளிய ஒரு வெல்கம் மேட் போட்ருக்காங்க.

நெறையா டேபிள்ஸ் அண் சேர்ஸ் போட்ருக்காங்க.

உள்ள ஒரு சிஸ்டம் ஒன்னு இருக்கு.

சுத்தி நெறைய மரங்கள் கிரீன் கலர்ல இருக்கு.

கடைக்குள்ள நெறைய பாக்கெட் ஷேம்பு அல்லா மாட்டி வச்சிருக்காங்க.

கடைக்குள்ள ஒரு ஜக் வெள்ள கலர் இருக்கு.

நெறைய பேர் போட்ல சவாரி செஞ்சுட்ருக்காங்க.

சுத்தி நெறைய மரங்கள் செடிகள் கிரீன் கலர்ல இருக்கு.

கடெக்குள்ள ஒரு கிரீன் கலர் டஸ்டுபின் இருக்கு.

கடைக்கு வெளிய ஒரு ப்ளூ கலர் டஸ்ட்பின் ஒன்னு இருக்கு.

சலூன் ஷாப்ல ஒருத்தர் கைல சிசர் வெச்சி நின்ட்ருக்காரு.

நறைய மரங்கள் செடிகள் கிரீன் கலர்ல இருக்கு.

மேல ஒரு சாஸ் பாட்டில் ரெட் கலர் இருக்கு.

எஸ்_பி_ஐ பேங்க்கும் பக்கத்துல ஸ்டேட் பேங்க் ஏ_டி_எம்மு இருக்கு.

ப்ளூ கலர் டீ_ஷர்ட் போட்டவர் மாஸ்க் போட்டுருக்காரு ஃபேஸ்ல .

ஒரு பெரிய பாற ஒன்னு இருக்கு.

இங்க நறைய மீன்னெல்லா சேல்ஸ்க்கு வெச்சிருக்காங்க.

அவர் கைல நெறைய காசு இருக்கு.

ஆரஞ்ச் கலர் சேர்ல ஒருத்தர் ஒக்காந்துருக்காரு.

இதுல பச்ச கலர் பெயிண்ட் பண்ணிர்காங்க.

அந்த கார் பேக் சைடுல ஒரு டயர் மாட்டிற்கு.

இந்த பிக்சர்ல சிற்பங்கள் செவுத்துல செதுக்கியிருக்காங்க.

உத்தீரு நெறைய மரங்கள் செடிகள் கிரீன் கலர்ல இருக்கு.